இது ஒரு ரோட்டு சைடு இந்த ரோட்டு சைடுல ஒரு ஆளு பாத்தீங்னா க்ளீன் பண்ணிட்டுருக்காரு.

அதுல ஒரு பெரிய பாலம் போல போகுது.

இதுல நறைய கார் பைக்கெல்லாம் நிப்பாட்டி விட்டுருக்காங்க.

இது ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் கிட்ட நெறைய மரங்கள்லா அழகா வச்சிவுடிருக்காங்க வரிசையா.

இதோட பேக் சைடுல நின்னு பாத்தீங்கன்னா அவ்ளோ மௌண்டைனா அப்படியே தெரியுது.

வழி போட்டுட்டு அந்த ரெண்டு சைடும்மே கலர் செடி எல்லாம் வச்சுட்டுக்காங்க.

பிரெண்ட்ல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாறி வார்ப்பு போல போட்டு தர போல போட்டு இருக்காங்க.

ஆனா இதுல ஆட்கள் யாருமே இல்ல ஆனா அந்த மெத்தைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்னு கிடைக்குது.

அங்கங்கே பைக்கெல்லா பார்க் பண்ணி விட்ருக்காங்க சுத்தி நிறைய மரங்கள் எல்லா இருக்குது.

இதுல ஃபுல்லாவே லைட்ஸ் வச்சு செட் பன்னிருக்காங்க.

இந்த இடமே பாத்தீங்கன்னா அவ்ளோ கிளீனா பிரஷா வெச்சிருக்காங்க.

இந்த மண்டபத்துல ப்ரண்டுல ஒரு சீட்ல பூ போல எல்லாம் போட்டு டிசைன் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க.

இது பாத்தீங்கன்னா ஒரு குளத்து சைட்ல ஒரு ரெண்டு பாட்டி பாத்தீங்கன்னா தலையில ஒரு கூட வச்சுட்டு நடந்து போயிட்ருக்காங்க.

சுத்தி மௌண்டைன்ஸ் எல்லா தெரியுது.

இது வந்து ஒரு பழைய வோடபோன் கடை அதுக்கு மேல ஒரு ஏர்டெல் போர் ஜி போட்டு இருக்காங்க.

அதுல பூசாரி அவர் வந்து வெளியே போயிட்டு வெளியே போறாங்க.

பேக் சைடுல ஒரு பெரிய கட இருக்குது.

இத பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ன்னு போட்ருகாங்க.

அதுல பாத்தீங்கன்னா சுத்தி பில்லர் போல வார்த்து விட்டுருக்காங்க.

இதுல ரெண்டு ஆட்கள் நின்னு பேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

அவங்க இருக்கணு இருக்குறதுக்காண்டி நெறைய சேர்ல எல்லாம் போட்டு இருக்காங்க.

அந்த பில்லு ஒன்னும் செதுக்காம அப்படியே போட்ருக்காங்க சுத்தி பாத்தீங்கன்னா நறைய வீடு போல இருக்குது.